சாங்கே பாஸ்வேர்ட் டியூட்டோரியல் இன் இரண்டாம் பகுதிக்கு நல்வரவு
போன டுடோரியலில் சப்மிட் செய்த பார்ம்ஸ் ஐ சோதிக்க கற்றோம்
நம் டேட்டா வால்யூஸ் இங்கே உள்ளன
டேட்டாபேஸ் இனுள் நம் பாஸ்வேர்ட்ஸ் என்கிரிப்ட் ஆகி உள்ளன என்பது நினைவில் இருக்கட்டும்
ஆகவே இந்த பீல்ட்ஸ் கிடைத்ததும் நான் அவற்றை எம்டி 5 ஹாஷ் ஆக என்கிரிப்ட் செய்வேன்
பிராக்கெட்ஸ் ஐ கவனமாக இடவும்
இங்கே ஹைலைட் ஆகி இருப்பது நம் பாராமீட்டர்
இங்கே நம் எம்டி5 என்கிரிப்டட் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும்
இந்த பீல்ட் ஐ சோதித்து அவை இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும்
இப்போதைக்கு நம் பார்ம் சப்மிட் ஆன பின் ஏதும் நடக்கவில்லை
முதலில் சொல்வது செக் பாஸ்வேர்ட் அகெயின்ஸ்ட் டிபி
இதற்கு டேட்டாபேஸ் உடன் இணைக்க வேண்டும்
நாம் ஏற்கெனெவே டேட்டாபேஸ் உடன் லோகின் பேஜ் போன்ற பல பக்கங்களில் இணைந்தோம்
ஆகவே இதை தனி பைல் ஆக ஆக்கலாம்
இன்க்ளூடு என்போம்
இன்க்ளூடு கனெக்ட் php ஒரு முறை எழுதிய லோகின் ஸ்கிரிப்ட் உடன் இணைக்கலாம்
மீண்டும் மீண்டும் எழுத தேவையில்லை
இந்த டியூட்டோரியல் க்காக நான் அதை மீண்டும் மீண்டும் டைப் செய்கிறேன்
கற்க இது நல்லது
கொடுப்பது கனெக்ட் mysql connect
நம் லோக்கல் ஹோஸ்ட் டேட்டாபேஸ் உடன் இணைப்போம்
என் யூசர்நேம் ரூட் மற்றும் என் பாஸ்வேர்ட் ஏதுமில்லை
டேட்டாபேஸ் ஐ தேர்வு செய்வேன்
அதுதான் இங்கே உள்ள ப்ளோகின்
அங்கே போய் பார்க்கலாம்
நம் டேபிள் யூசர்ஸ் அதை பின்னால் பயன்படுத்தலாம்
அடுத்து பாஸ்வேர்ட்ஸ் ஐ பெற ஒரு குரி ஐ உருவாக்கலாம்
ஆகவே டைப் செய்வது குரி கெட் அது எக்குவல் டோ மைஸ்கிள்
மைஸ்கிள் குரி மற்றும் இங்கே டைப் செய்வது செலக்ட் பாஸ்வேர்ட் - யூசர்ஸ் டேட்டாபேஸ் இலிருந்து பாஸ்வேர்ட் ஐ பெற வேண்டும்
இங்கே அதை பார்க்கலாம்
இதுதான் யூசர்ஸ் டேபிள்
டைப் செய்வது வேர் யூசர்நேம் இஸ் எக்குவல் டோ யூசர்
இது நம் செஷன் வேரியபிள்
நம் userன் யூசர் நேம் இதில் உள்ளது
நாம் செய்வது
யூசர்நேம் எக்குவல் டோ செஷன் நேம் மற்றும் அது இங்கு இஸ் எக்குவல் டோ அலெக்ஸ்
இதற்கான நம் பாஸ்வேர்ட் ஹாஷ் ஐ இந்த டேபிள் லிலிருந்து தேர்ந்தெடுக்கிறோம்
ஆகவே இந்த குரி சரியாக இருக்கும்
மேலும் டைப் செய்வது கடைசியில் ஒர் டை குரி டிட்ன்ட் வொர்க் ஏதேனும் பிழை செய்து
இந்த பிழை செய்திக்கு உங்கள் கற்பனை திறனுடன் எதை வேண்டுமானாலூம் எழுதலாம்
சொல்லக்கூடியது ஒர் டை
உங்கள் பிழை செய்தி
இங்கே வரலாம்
ஆனால் நேரம் கருதி இப்போது விட்டுவிடுகிறேன்
இப்போது டேட்டா பேஸ் இல் உள்ள ஒவ்வொரு ரெக்கார்ட் ஊடும் வைல் பங்ஷன் லூப் ஆகாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம்
இந்த முறை யாரோ இட்ட கமெண்ட் மூலம் தெரிய வந்தது
சொல்வது ரோவ் mysql fetch associative
மற்றும் அது குரி கெட் ஒல்ட் பாஸ்வேர்ட் டிபி ஐ அமைக்கலாம்
அது புதிய வேரியபிள் நேம்
இதை சப்மிட் செய்த பழைய பாஸ்வேர்ட் உடன் குழப்பிக்கொள்ள வேண்டாம்
டேட்டாபேஸ் இல் உள்ள நம் பழைய பாஸ்வேர்ட்
ரோவ் க்கு சமம்
இது ஒரு அரே வை உருவாக்கும்
இந்த வால்யூ பாஸ்வேர்ட் ஏனெனில் டேட்டாபேஸ் க்குள் இதுவேpassword
இந்த லேபல் களை பயன்படுத்த வேண்டும்
இங்கிருந்து நம் பாஸ்வேர்ட்ஸ் ஐ சோதிக்கலாம்
நம் பழைய பாஸ்வேர்ட்ஸ் மற்றும் புதிய பாஸ்வேர்ட் களை சோதிப்பது ஒரு எளிய ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஆல்
டைப் செய்யலாம் ஒல்ட் பாஸ்வேர்ட் டேட்டாபேஸ் இல் உள்ள ஒல்ட் பாஸ்வேர்ட் க்கு சமமானால்
இரண்டும் எம்டி5 ஹேஷஸ்
அவற்றை முன்னேயே எம்டி5 ஹாஷ் ஆக மாற்றினோம்
ஆகவே அவை சமமானால் ஒரு கோடு ப்ளாக் ஐ இயக்கலாம் இல்லையானால் பேஜ் ஐ நீக்கலாம்
மேலும் ஒல்ட் பாஸ்வேர்ட் டோஸ்ன்ட் மேட்ச்
என்று சொல்லலாம்
ஆகவே இங்கே நம் வேலிடேஷன் இன் முதல் பகுதியை தாண்டியாயிற்று எனக்கொண்டு அதாவது பழைய பாஸ்வேர்ட் ஐ டேட்டாபேஸ் இல் உள்ள பழைய பாஸ்வேர்ட் உடன் ஒப்பிட்ட பின் இப்போது புதிய பாஸ்வேர்ட்ஸ் இரண்டு தேவை
இப்போது இது மிகவும் சுலபம்
டைப் செய்க ஐஎஃப் நியூ பாஸ்வேர்ட் இஸ் எக்குவல் டோ ரிப்பீட் நியூ பாஸ்வேர்ட் பின் codeன் ஒரு ப்ளாக் ஐ எழுதலாம்
இல்லையானால் pageஐ நீக்குக
மேலும்சொல்வது நியூ பாஸ்வேர்ட்ஸ் டோன்ட் மேட்ச்
ஆகவே இங்கே இது சக்செஸ் பின் சொல்வது சாங்கே பாஸ்வேர்ட் இன் டேட்டாபேஸ்
ஆகவே இப்போது நான் செய்வது சக்செஸ் என எச்சோ ஆட் செய்து பின் என் பேஜ் க்குப்போகிறேன்
வேண்டுமென்று பாஸ்வேர்ட் ஐ தப்பாக டைப் செய்கிறேன்
புதிய பாஸ்வேர்ட் ஆக டைப் செய்வது ஏபிசி
சாங்கே பாஸ்வேர்ட் ஐ சொடுக்க ஒல்ட் பாஸ்வேர்ட் டோஸ்ன்ட் மேட்ச்
பழைய பாஸ்வேர்ட் ஆக டைப் செய்வது ஏபிசி அது உண்மையே மற்றும்123 ஐ என் புதிய பாஸ்வேர்ட் ஆக கொடுத்து அடுத்து ஏதேனும் டைப் செய்ய நமக்கு கிடைக்க வேண்டியது Oh ஒல்ட் பாஸ்வேர்ட் டோஸ்ன்ட் மேட்ச்
பின்னே போய் கோடு ஐ சோதிக்கலாம்
ஒல்ட் பாஸ்வேர்ட்
ரோவ் பாஸ்வேர்ட்
குரி கெட்
இங்கே டெபக் செய்ய சொல்வது எச்சோ ஒல்ட் பாஸ்வேர்ட் டிபி கடைசியில் ஒரு பிரேக் மற்றும் சொல்வது எச்சோ இன்னொரு பிரேக் உடன் ஒல்ட் பாஸ்வேர்ட் இப்போது ஸ்கிரிப்ட் ஐ மீண்டும் இயக்கலாம்
பழைய பாஸ்வேர்ட் ஏபிசி புதிய பாஸ்வேர்ட் 123 பின் சில எழுத்துக்கள்
சரி இவற்றை ஒப்பிடலாம்
அவை ஒரே மாதிரித்தான் தெரிகின்றன
ஆகவே இன்னும் பிரச்சினை இருக்கிறது
கோடு ஐ மேலும் சோதித்து
எழுத்தை சரி பார்த்து

பிரச்சினையை கண்டுபிடித்து விட்டேன்
என் டேட்டாபேஸ் க்கு இங்கே மீண்டும் செல்கிறேன்
இந்த மதிப்பை நானே சேர்த்தேன்
மேலும் இந்த ஸ்பேஸ் ஐ இதன் கடைசியில் உருவாக்கினேன்
இது நீல நிறத்தில் ஹைலைட் ஆகியிருக்கிறது
இதை சீக்கிரம் நீக்கி விட்டு என் பேஜ் க்கு வருகிறேன்
வழக்கம் போல லோகின் செய்து என் பாஸ்வேர்ட் ஐ மாற்ற
பழைய பாஸ்வேர்ட் ஐ சரியாக உள்ளிட்டு
மேலும் சில டெக்ஸ்ட் புதிய பாஸ்வேர்ட் களுக்கு
புதிய பாஸ்வேர்ட் கள் ஒத்துப்போகவில்லை என்று தெரிகிறது
நாம் இதை ஏற்கெனெவே எச்சோ ஆட் செய்தாயிற்று
ஆகவே இப்போது நீக்கிவிடலாம்
என் பாஸ்வேர்ட்ஸ் ஒத்துப்போவதாக கொண்டு இந்த வெற்றிச்செய்தியை எச்சோ செய்யலாம் இவற்றை நீக்கலாம்
டிபக்கிங் செய்வதற்காக இவை வந்தன
டைப் செய்வது என் பழைய பாஸ்வேர்ட் என் புதிய பாஸ்வேர்ட் 123
மீண்டும் 123 சாங்கே பாஸ்வேர்ட் ஐ சொடுக்க
சக்செஸ்
அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறேன்
டியூட்டோரியல் இன் மூன்றாம் பகுதியில் userன் பாஸ்வேர்ட் அப்டேட் ஐ தொடரலாம்
மேலும் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்றும் சோதிக்கலாம்
தமிழாக்கம் கடலுர் திவா
குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா